என்ன சொல்ல எல்லாருமே படிச்சிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டுல பத்து பிள்ளைங்க இருந்தாலும், எல்லாருமே ஏதாவது ஒரு degree வச்சிருக்காங்க. அஞ்சு பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களும் வச்சிருக்காங்க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 படிக்காம யாருமே இருக்க முடியாது. நம்ம கன்னியாகுமரி district அ தவிர வேற விருதுநகர் district ல நம்ம கன்னியாகுமரி first எப்போதும் படிப்புல வந்தாலும் நம்ம கன்னியாகுமரி அடுத்தது, வார்றது போறதுன்னா விருதுநகர் district தான் விருதுநகர் district லயும், நல்லா படிக்கிறவங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. நம்மளோட அறிவுக்கு கூடுனவங்க எல்லாம் விருதுநகர் district ல இருக்காங்க. நம்ம இதுல கன்னியாகுமரி district அ பொறுத்தவரை என்னன்னா அவங்களும், பொருளாதாரத்தில கொஞ்சம், ஓரளவு பரவாயில்லாம இருக்காங்க. ஆனா வந்து, விருதுநகர் district ல அப்படில்ல பொருளாதாரத்துல பின்தங்கிடுறாங்க. அதனால அவங்களுக்கு correct ஆன போதியமான கல்வி வந்து, அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை தெரியுமா உம் ஆமா, ஆமா அப்படின்னா, இங்க நம்ம ஏன் அப்படி இருக்கோம் அப்படின்னா வந்து இப்ப நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம தாத்தா, பாட்டி அவங்களோட முன்~ முன்னாடி உள்ளவங்க அவங்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது சம்பாதிச்சு வச்சிருந்தாங்க. சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க. ஆனா அங்க வந்~ நமக்கு வந்து, வாழ்வாதாரங்கிறது வந்து, விவசாயம் மட்டும் கிடையாதுல்ல. நமக்கு வந்து, நிறைய இருக்கு மீன் தொழிலு அஹ் அப்படி இப்படின்னு நிறைய இது இருக்கு. ஆனா அங்க உள்ளவங்களுக்கு வந்துட்டு விவசாயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சிவகாசி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்துட்டு, இந்த பட்டாசு அதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு, இப்ப இன்னைக்கு வேலைக்கு போறாங்கன்னா இன்னைக்கு உள்ள பாடு மட்டும்தான் அவங்களுக்கு கழியும். அதுக்கு அடுத்த நாள் உள்ளது அவங்க அது வேலைக்கு போனா தான் அதுக்கு அடுத்த நாள் உள்ள சாப்பாடு அவங்க சாப்பிட முடியும். அப்படியான நம்ம இங்க அப்படி கிடையாதுல நமக்குன்னு நமக்~ எப்படியும் காசு நம்ம சேர்த்துதானே வச்சிருப்பாங்க பாட்~ தாத்தா, பாட்டி எல்லாம் அவங்களுக்கு அப்படி ஒண்ணும் இல்ல. அதனால நம்ம இப்ப நம்ம வந்து engineering படிக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அசால்ட்டா நம்ம வீட்ல படிக்க வச்சிருவாங்க. ஆனா அங்க உள்ளவங்களுக்கும் engineering படிக்கணும்னா அவங்களுக்கு வந்து நாம முதல் நம்பி இருக்கிறது வந்து அங்~ அது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு, இந்த SCST எல்லாம் அங்க நிறைய பேர் உண்டு, அந்த side ஏ அப்போ அவங்களுக்கு வந்து, முதல் விஷயம் அவங்க பாக்குறது வந்து scholarship நமக்கு தருவாங்களா எவ்வளவு scholarship கிடைக்கும் இது போக நம்ம இன்னும் எவ்வளவு கட்டணும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னுதான் அவங்க யோசிப்பாங்க நீ சொல்றது correct தான் அந்த scholarship கிடைக்காது. ஆனா வந்து, scholarship வந்து, எல்லாரும் கொடுக்குறாங்க. இந்த government வந்து என்னதுன்னா, எல்லாருக்குமே scholarship உ கொடுத்து எல்லாருமே scholarship ல படிக்கிறாங்க எங்ககா, நான் படிச்ச college லயுமே பாரு scholarshipSC பிள்ளைங்களுக்கு எல்லாம் scholarship எல்லாம் கொடுத்துதான் படிக்க வைக்கிறாங்க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 இருக்குல்ல அது வந்து, கேள்விக்குறியாவேதான் இருக்குது ஏன்னா இந்த படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு இப்படி ஒரு இது, திட்டம் இருக்கா அப்படின்னு உள்ளதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ படிப்பறிவுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அவங்களுக்கு தெரியும் ஹம் இப்படி இந்த திட்டம் எல்லாம் இருக்குது. government ல இருந்து இந்த இந்த திட்டம் எல்லாம் குடுத்திருக்காங்க அப்படின்னு படிப்பறிவு உள்ளவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். இப்போ நீ எடுத்துக்க. நம்ம இப்போ bank க்கு போறோம்

நம்ம கிட்ட கொண்டு வருவாங்க. நம்ம மா~ நம்மள மாதிரி ப~ எதாவது கொஞ்சம் கல்வி அறிவு உள்ளவங்க கிட்ட தான் fill பண்ண தெரியாம கல்வி அறிவு உள்ளவங்க கிட்ட தான் கொண்டு வந்து கேப்பாங்க. இது எனக்கு நிரப்பி தருவியாமா அந்த மாதிரி வந்து கேட்பாங்கல்ல

அதான் அம்மா வந்து அம்மாமாரு என்னது என் பிள்ளை நல்லா படிக்கணும். என் பிள்ளை நல்லா படிக்கணும். நல்ல ஒரு நிலைமையில வரணும்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 ஆமா, ஆமா நல்லா படிக்க வைக்கிறாங்கதான். ஆனா வந்துட்டு, இப்போ என்ன, இங்கே எல்லாருமே வந்து, போட்டி போட்டுலே போய் school ல சேர்க்கிறாங்க உன் பையன நீ வந்து, CBSE ல சேர்த்தேன்னா நான், அதை விட நல்ல school ல சேர்ப்பேன். அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு school ல சேர்த்தா இன்னொருத்தங்க எங்கெல்லாமோ சுத்தி தேடி கண்டுபிடிச்சு அதைவிட கொஞ்சம் best school ஆ பார்த்து இது பண்றாங்க. ஆனா, யாருமே வந்துட்டு government school ல வந்து, யாருமே தேடி போகமாட்டேன்றாங்க. இப்போ எல்லாம் ரொம்ப ரொம்ப rare அதாவது government school ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம். ஆனா, உண்மையை சொல்லப் போனா அங்கே உள்ள பிள்ளைங்களுக்குத்தான் நல்ல அறிவு இருக்கும். சரியா இது வந்து நம்ம வந்துட்டு இந்த CBSE இதுல சேர்க்கிறதுனால நமக்~ நம்ம மேல வந்துட்டு நம்ம அதாவது நமக்~

இதுல ஆனா இன்னும் கொஞ்சம் நிறைய வளரணும். ஆஹ் என்ன சொல்ல இப்போ வந்து, இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் நிறைய நல்ல அறிவு இருக்கு. ஆனா இது எ~ government school படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்குது. ஆனா அவங்களுக்கான அந்த அந்த செயல் முறையிலே வரலை அது அதையும் கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆமாம், correct தான் இப்ப~ இப்பதான் இந்த CBSEICSE எல்லாம் வந்திருக்கு. முன்னாடி உள்ள காலத்துல CBSEICSE எல்லாம் இருந்ததா முன்னாடி நம்ம அப்துல் கலாம், நம்ம கூகுளோட CEO சுந்தர் பிச்சை அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க இருந்த காலத்துல எல்லாம் என்ன CBSEICSE ல இருந்ததா இல்லை இந்த மாதிரிப்பட்ட அறிவை இப்போ நம்ம இதுல நாட்டுல இருக்க அறிவானவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் என்ன government school ல இருந்து தான் வந்தவங்க இதை வந்து, மக்கள் புரிஞ்சுக்க மாட்றாங்க. government school லயே நல்லாதான் சொல்லி கொடுக்குறாங்க முன்னாடி எல்லாம் எல்லாருமே government school government school ன்னு தேடிப் போனாங்க முன்னாடி இருந்த காலத்துல, சாப்~ மதிய உணவு, நம்ம காமராஜர் ஐயா இருக்காங்க இல்ல அவங்க மதிய உணவுத் திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வேண்டியே பிள்ளைங்க பாதி பேரும் சாப்பாடு கிடைக்கணும். ஒருவேளை சாப்பாடு நமக்கு கிடைக்குமே அதுக்கு வேண்டியே school க்கு போன பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க உம் ஆமா, ஆமா correct தான் முன்னாடி ஆமா, அப்படித்தான். அதாவது அதிலேயே அவரே சொல்லியிருப்பாருல்லே இந்த சாப்பாடுக்காகவாது ரெண்டு பிள்ளைங்க வந்து, படிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிதான்

அப்புறம் வந்துட்டு, என்னது இந்த book உ note உ bag உ chappal அப்புறம், இப்ப என்னது laptop உ cycle உ எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு நமக்காகதான், சரி இவங்க நல்லா படிச்சு வரட்டும். நாளைக்கு இவங்க தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதுல நல்ல விஷயம்தான் ~ன்ன நீ என்ன சொல்ற ஆமாடி நல்ல விஷயம்தான். ஆனா அதுக்கு பெற்றோர்களும் அதுக்கு ஏத்த மாதிரி, இது பண்ணணும்ல பெற்றோர்கள் என்னது இல்லை. என் பிள்ளையை நான், இந்த பெரிய school லதான் படிக்க வைப்பேன். இப்ப இந்த government school ல போனா என் பிள்ளை படிக்காது waste ஆ போயிரும். அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. government school ல படிக்கிற பிள்ளைங்களும் நல்ல நிலைமையிலேதான் இருக்கு இந்த காலத்திலே

ஏன்னா government school ல ஆஹ் கொஞ்சம் எல்லாமே வந்து, நான் சொல்லிக் கொடுப்பா ஆனா CBSE ல கொஞ்சம் practical ஆ எல்லாமே பண்ணுவாங்க. அவ்வளவுதான் different இங்கேயும் அதே government school லயும் அதே மாதிரி கொஞ்சம் practical ஆ அவங்களை think பண்ண வச்சு, அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்.

கொஞ்சம் உள்ள போய் அப்படி சொல்லிக் கொடுக்கிறாங்க. அதனால அதுதான் வித்தியாசமே தவிர வேற அறிவு எல்லாருக்குமே ஒண்ணுதான். நம்ம வந்துட்டு எவ்வளவு தூரம் அதை கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது நம்ம கையிலதான் இருக்கு. அப்படிதானே

அஹ் இந்த government school னா என்ன இளக்காரமா நம்ம government school இந்த நம்ம ISRO வோட தலைவர் இருக்காருல்ல சிவன். அவர் வந்துட்டு நம்ம அஹ் ச~ கன்னியாகுமரி மாவட்டம்தான் சரல்ல வந்து government school ல படிச்சுதான் இவ்வளவு பெரிய ஆளாயிருக்காரு அப்ப அதெல்லாம் என்னஅப்ப அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிடணும், எடுத்துக்கிட்டு நம்ம நாளைக்கு நம்மளும் அந்த மாதிரி பண்ணா சரி நம்ம government school ல சேர்க்கலாம் சேர்த்தா நம்ம பிள்ளைங்க நல்லா வளரும். நம்மதான் அறிவு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர நம்மளே வந்துட்டு இல்லை இங்க படிக்கக்கூடாது. இங்கதான் படிக்கணும் அங்கதான் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இது போடக்கூடாது. ஆமா correct தான்டி முன்னாடி எல்லாம் கல்வியறிவு இல்லாம இருந்துச்சு. இப்போ கல்வியறிவு over ஆ இருக்குது. over ஆ இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமுதும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா. அந்த அளவுக்கு இப்ப மாறிட்டு இருக்குது. over ஆ இது படிச்சு over over ஆ எல்லாத்துலயுமே advanced ஆ போயிட்டே இருக்குது உம் ஆமா ஆனா, அது மட்டும் இல்லாம இப்போ நிறைய சாதிக்கிறாங்க பாத்தியா நீ ஆஹ் முன்னாடி வந்துட்டு பெண்கள் எல்லாம் படிக்கக்கூடாது. பெண்கள்லாம், இதுதான் ப~ அதாவது எட்டாங் class வரைதான் படிச்சிருக்கணும். பத்தாம் class வரைதான் படிச்சிருக்கணும் அவங்களோட ஒட்டுமொத்த இதே வந்துட்டு, வாழ்க்கையே வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தவுடனே அவங்களோட life முடிஞ்சுச்சு அப்படின்னுதான் இருந்துச்சு. பெண்கள் எல்லாம் அங்கே அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு அப்படின்னெல்லாம் சொல்லி இருக்காங்கல்ல அதெல்லாம் வந்துட்டு இப்பல்லாம் அதெல்லாம், யாராவது இது பண்றோமா சொல்லு இதெல்லாம் நம்ம அதுக்கு வேற மாதிரி நம்ம இப்ப கொடுத்துட்டுருக்கோம் ஏனா பெண்கள் இல்லாத ஒரு நிறுவனம் எதுவுமே கிடையாது. எதுல பெண்கள் இல்லை ராணுவத்துல இல்லையா இந்த நம்ம aeroplane பெண்கள் ஓட்டுறாங்க. car நீ car ஓட்டினா நான் car ஓட்டணும். நீ auto ஓட்டினா நான் auto ஓட்டுவேன். எல்லாத்துக்கும் equal ஆ நம்ம இப்ப வந்திட்டோம் அதுக்கான rights உம் வந்துட்டு நமக்கு government ம் கொடுத்திருக்கு. எல்லா rights உம் நமக்கு இருக்குது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 அவ வந்து, வீட்டை பாத்துப்பா அவளுக்கு ஒரு வயசான உடனே ஒரு எட்டு எட்டு வயசு எட்டு வயசான உடனே வீட்டிலேயே இருக்கட்டும். அந்த மாதிரிதான் என்னது அவங்களை வந்து, வேற வீட்டு வேலை பண்றதுக்குன்னே பொண்~ பெண்கள் வந்து பிறந்த மாதிரி அவங்க வச்சுட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு எட்டாம் class முடியட்டும். முடிஞ்ச உடனே ஒரு பதினெட்டு வயசு ஆன உடனே கல்யாணம் பண்ணி குழந்தைக்கு முன்னாடி எல்லாம் குழந்தை திருமணம் வந்து, அது assault ஆ பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களை எல்லாம் பதினெட்டு வயசுன்னு இல்லைடி பதினெட்டு வயசுன்னு இல்லை அஹ் அது என்ன முன்னாடி எல்லாம் பெண்கள் வந்து ஒரு வயசுக்கு வந்த உடனே அவங்கள வந்துட்டு உடனே கல்யாணம் அதுவும் அவங்க முன்னாடி நாம பிற~ பிறந்தப்பவே அவங்க பேச வச்சிடறாங்க

அப்படின்னு நம்ம இருக்கக் கூடாது. பிறந்தோமா வளர்ந்தோமா படிச்சோமா ஏதாவது ஒண்ணு நம்ம சாதிக்கிறோம். ஏதாவது ஒரு இதுல நம்ம நம்ம பேரை நம்ம வந்து, சொல்லணும். நம்ம நம்ம நமக்கு அடுத்த தலைமுறை வந்துட்டு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 நமக்கு வந்துட்டோமா எதாவது ஒண்ணு அடுத்தவங்க நம்மளை பேசறமா~ நல்ல விதமா பேசற மாதிரி, நாளைக்கு அடுத்தவங்க நம்மளை மதிக்கிற மாதிரி, நம்ம எதாவது கண்டிப்பா பண்ணணும். வாழ்க்கையிலே correct அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு சொல்லவர்ற correct ஆ

உம் கண்டிப்பா, முன் மாதிரியா இருக்கணும். சும்மா போ~ பெண்கள்னா, அடுப்பு ஊதுறதுக்கு மட்டும் இல்லை. பெண்களாலேயும், எல்லாம் முடியுன்னு, நம்ம இப்போதான், சொல்லிக் காட்டிட்டுதான் இருக்கோம். பின்னாடி எல்லாம், பெண்களா ஆஹ் இவா, தேவை இல்லை. இவலாம் வேலை எல்லாம் பார்க்கக் கூடாது. வீட்டுலயே இரு. வீட்டுலயே இரும்மா, வீட்டுலயே இருப்போம். ஆனால், இப்ப எல்லாம் வந்து, நிலைமை மாறிடுச்சு. எப்பவும். அது வந்து, அந்த காலத்துல இப்ப இருக்க காலத்துல, பெண்களா பெண்களுக்குன்னு ஒரு, தனியான ஒரு இது, இடமே இருக்குது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 change மாற்றங்கள் வரலை. என்ன கொஞ்ச இடத்துல வந்து குழந்தை திருமணம் இருக்குது. இப்பவும் அதே பின்பற்றிட்டுதான் இருக்காங்க. பிள்ளைங்க பொ~ பெண்பிள்ளைகளா அவங்க ஒண்ணும் படிக்க வேண்டாம். வீட்டிலேயே இருக்கட்டும். அந்த மாதிரி கிராமப்புற~ ரொம்ப ஒதுக்குற இடத்துல எல்லாமே பெண்களுக்கு என்ன வந்து, நல்ல ஒரு கல்வியை இன்னும் கொடுக்கல அவங்க வந்து

அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு யாராவது ஒரு ஆள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் குடுக்கணும். அப்பதான் அவங்க நாளைக்கு வந்து அவங்க கொஞ்சம் ஒரு level க்கு வந்துட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்கள அவங்க நல்லா இது பண்ணிக்கிடுவாங்க இந்த நீ பாத்திருக்கியா? இந்த ஆதிதிராவிடர், பழங்குடியினர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் அந்த விழிப்புணர்வு வந்து, போதுமான விழிப்புணர்வு அவங்களுக்கு கிடைக்கலை. அவங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்ல அவங்க அதுக்கான நடைமுறை எதுவும் எடுக்கலையா அப்படின்னும் நமக்கு தெரியலே. ஆனா பாரு இப்ப கூட அவங்க வந்துட்டு, இந்த ரோட்டோரங்கள்லயும் அஹ் அந்த மாதிரில்லாம் அவங்க குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு பிள்ளைங்க எல்லாம் ரோட்ல உள்ளதை சாப்பிட்டு

பிள்ளைங்க பாவம் வந்து கேட்டுட்டு இருக்கும். தாங்~ காசு தாங்க, காசு தாங்க அப்படின்னு. என்ன என்னதான் பண்றாங்கன்னு தெரியல, பாதி பிள்ளைங்களுக்கு ரோட்ல படுத்துட்டு தூங்கிட்டு அது road ஏ அவங்களுக்கு கதின்னு கிடக்குறாங்க. சாப்பிடுறாங்களான்னு கூட தெரியாது. அப்படியே படுத்து சில பிள்ளைங்கலாம் மயங்கி, நான் நிறைய பிள்ளைங்களை பார்த்து மயங்கியே விழுந்திருக்குது. சாப்பிடாம மயங்கி விழுந்த பிள்ளைங்களை கூட பார்த்திருக்கிறேன் நிறைய ஆனா, இப்படி எல்லாம் இருக்கக் கூடாது. எப்படியும் கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு விழிப்புணர்வு வேணும். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் கண்டிப்பா அவங்களுக்கு வேணும் அது வந்து இனிமேல் உள்ள இதுலயாவது நம்ம யாராவது வந்துட்டு நம்ம பண்ணணும். அவங்களுக்குன்னு ஒரு தனி இது பண்ணணும். அதுக்கு அவங்க first உ தயாரா இருக்கணும். first உ அவங்களுக்கு போக வேண்டிய உதவித்தொகை அஹ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், அவங்களுக்கு first போய் சேரணும். அது வந்து correct ஆ நடக்குதான்னு தெரியல. அது போய் சேர்ந்தா கூட, அவங்கள்ல ஒரு ஆள் தலை தூக்கிட்டா போதும் அடுத்து எல்லாருமே தன்னால வந்துருவாங்க, அவங்கெல்லாம்

ஆமாடி correct தான் ஆனா ஒருத்தன் government எல்லாம் இதுக்கே இவங்களுக்கு வேண்டியதான், இந்த government school எல்லாம், சீருடையில இருந்து, சாப்பாடு வரைக்கும், எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க. எல்லா~ இந்த போறதுக்கு பேருந்து, இலவச பேருந்து, அதான் bus உ bus pass எல்லாமே கா~ school ல இருந்தே provide பண்ணி~ school ல இருந்தும், college படிக்கிற எல்லாத்துக்குமே, இப்ப government ஏ எல்லாம் provide பண்ணுது. ஆனா, இவங்க வந்து போக மாட்றாங்க. அது ஏன்னு தெரியலே. அவங்க போய், அவங்க பிள்ளைகளுக்கும் ஒரு நல்ல ப~ நிலைமையில இருந்தா அவங்களுக்குத்தானே அது நல்லது இப்ப அவங்களோட பிள்ளைங்க படிக்காம அறிவில்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னதான் அந்த பிள்ளைங்களுக்கு என்னதான் கிடைக்கும் கொஞ்சமாவது கல்வி அறிவுன்னு ஒண்ணு கொடுத்தாதானே, அந்த பிள்ளைங்களுக்கும் இனி வரப்போற காலத்துல இனி வரப்போற காலம் வந்து, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு என்னது ஒரு கல்வியறிவு இல்லாம, அவங்களால வாழவே முடியாது. அதனால அவங்க அ~ அந்த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 ஆனா, உண்மையாவே இப்பெல்லாம் வந்துட்டு படிப்புங்கிறது வந்து நம்ம எப்படி உண்ண, உடை, உடுத்த அஹ் ஐயோ உண்ண உணவு, உடுத்த உரை அஹ் உடை அஹ் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி நமக்கு எவ்வளவுத்துக்கு சாப்பாடும் தண்ணியும், dress ம் முக்கியமோ, அதே மாதிரி நமக்கு இனி படிப்பும் கண்டிப்பா முக்கியம். ஏன்னா, இப்ப எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்கும் இந்த என்ன சொல்ல ஒரு அடிப்படையான அறிவு வந்து கண்டிப்பா இருக்கு. நம்ம கண்டிப்பா எல்லாருமே படிக்கிறோம் அஹ் நான் பிற்படுத்தப்பட்டவங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க படிச்சு முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படித்தானே ஆமாடி correct தான் ஆனா, இனி எல்லாரும் படிச்சிருக்கணும். அந்த மாதிரி நிலைமையிலதான் நம்ம இருக்கோம். படிக்கலைன்னா இந்த உலகத்துல வந்து வாழ்றது கஷ்டம். அந்த மாதிரி, ஒரு நிலைமையிலதான் நம்ம இருந்துட்டிருக்கோம் இந்த திருக்குறள் ஒண்ணு பாத்தியா, கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவற்கு

நாளைக்கு இன்னைக்கு நம்ம படிச்சா, நாளைக்கு அது நமக்கு எவ்ளோ useful தெரியுமா எந்த நாட்டுக்கும் நம்ம படிச்சா, எந்த நாட்டுக்குனாலும் போயிட்டு வந்துடுறோம். அப்படித்தானே என்ன சொல்ற நீ இல்லைன்றியா ஆமாம், உண்மைதான். நம்ம என்னைப் பாரு. நம்ம நாட்டுல உள்ள பாதி நம்ம இந்தியாவுல உள்ளவங்கதான் நிறைய பேர் வந்து வெளிநாட்டு போயி நல்ல நிலைமையில இருக்காங்க. எல்லாருமே சுந்தர் பிச்சையாகட்டும் வேற இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு யாருலாம்னு இன்னும்னு சொல்ல தெரில ஆனா, நிறைய பேர் வந்து நம்ம இந்திய மக்கள்தான் இந்திய மக்கள்தான் அதுவும் நம்ம government school ல படிச்சவங்கதான் நல்ல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

எல்லா இதுலையுமே சாதிச்சுட்டாங்க. இனி உள்ளவங்க வந்து, கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்தாதான் நாளைக்கு நம்ம நாடு வந்து வல்லரசாகும். ஆமா, இப்ப வல்லரசு, வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்கற. ஆனா எனக்குத் தெரிஞ்சு இன்னும் வல்லரசு ஆன மாதிரி இல்லை ஏன்னா, நீ இதெல்லாம் சொல்லிடு. ஒரு பொண்ணு வந்து, night பன்னிரண்டு மணிக்கு என்னைக்கு தனியா நடந்து போகுதோ அன்னைக்குதான் இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு. ஆனா இது வரைக்கும் அந்த நிலைமை இன்னும் வந்த மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு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

இப்ப ஒரு பிள்ளைக்கு வந்து வீட்டுல வந்து கல்வி கற்றுக் கொடுத்தாதான், அந்த பிள்ளை வந்து நல்ல நிலைமைக்கு போகும். அதுதான் ஒ point ஆ சொல்லப் போனதுனா கண்டிப்பா அதுதான் உண்மை. நிறைய பேர் சாதிச்சுட்டாங்க. நிறைய பேர் சாதிக்கப் போறாங்க. நம்ம எப்ப சாதிக்கப் போறோம் கண்டிப்பா நம்ம சாதிக்கணும் சாதிக்கணும். சாதிப்போம்டி கண்டிப்பா நம்ம சாதிப்போம். எதாவது பண்ணணும் ஆனா, நம்ம வந்து எப்படியாவது ஒரு நம்ம இது இந்த பொண்ணா ஆஹ் இந்த பொண்ணு நல்லா படிச்சா நல்லா ஒரு நிலைமைக்கு வந்திருக்கா அப்படி இந்த ஒரு இதுல சொல்லணும் அவங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்

south ல கொஞ்சமாவது பரவாயில்லை. எதாவது கொஞ்சம். ஆனா north அ நீ எடுத்துக்கோ. அங்க என்னெல்லாம் நடக்குது அங்க எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப இது. மோசமாதான் இருக்காங்க. so அதனால என்ன நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதனால நீயும் வந்து உனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இப்படி எல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லு சரியா ஆஹ் சரிடி சரி, வேற என்னடி வேற ஒண்ணும் இல்லைல்ல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 உம் சரி, அப்ப bye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 நாம் இப்போது பார்க்க போவது covid nineteen பெருந்தொற்று covid ninteen பெருந்தொற்று என்பது கடுஞ்சுவாசக் கோளாறு corona virus two என்ற தீநுண்மி காரணமாக ஏற்படும் corona virus நோயின் பெருந்தொற்றாகும் corona virus பெருந்தொற்று என்றும் அறியப்படுகிறது இந்நோயின் தொற்று முதன்முதலில் சீனாவின் வூகானில் ரெண்டாயிரத்து பத்தொன்பது டிசம்பரில் அடையாளம் காணப்பட்டது ஜனவரி முப்பது அன்று covid nineteen தொற்றை உலக அளவில் பொது சுகாதார அவசரநிலையாகவும் மார்ச் பதினொண்ணு அன்று ஒரு பெருந்தொற்றாகவும் உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது பதினைந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய நிலவரப்படி, நூத்தி எண்பத்தி எட்டு நாடுகளில் இருபத்தி நாலு கோடியே எழுபத்து ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்நூத்தி தொண்ணூத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு இவற்றுள் ஐம்பது ஆயிரத்து ஐம்பது லட்சத்து பதினேழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் recovered பேர் மீண்டும் வந்துள்ளனர் ஒரு லட்சத்துக்கு மேல் உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றுகள் உறுதிப்பட்ட மக்~ உறுதிப்படுத்தப்பட்ட தொற்றுகள் இல்லை அல்லது தரவு இல்லை நோய் covid nineteen தீநுண்மி திரிபு கடுஞ்சுவாசக் கோளாறு corona virus அமைவிடம் உலகளவில் முதல் தொற்று உ~ ஊகான், ஊபேய், சீனா நோயாளி சுழியம்

இந்த virus பெரும்பாலும் மக்களிடையே நெருக்கமான தொடர்பின்போது இருமல், தும்மல் மற்றும் பேசுவது ஆகியவற்றின் மூலம் உருவா~ சிறிய நீர்த்துளிகள் வழியாகப் பரவுகிறது இந்த நீர்த்துளிகள் வழக்கமாக நீண்ட தூரம் காற்று வழியாக பயணிப்பதை விட தரையில் அல்லது மேற்பரப்பில் விழுகின்றன சில நேரங்களில் தொற்றுள்ள மேற்பரப்பைத் தொட்டுவிட்டு, பின்னர் தங்களின் முகத்தைத் தொடுவதன் மூலமாகவும் மக்களுக்குத் தொற்று ஏற்படக்கூடும் அறிகுறிகள் தோன்றிய முதல் மூன்று நாட்களில் தொற்றுப் பரவல் வீரியமாக இருக்கும் எனினும் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பும் அறிகுறிகளைக் காட்டாத மக்களிடமிருந்தும் தொற்று பரவ சாத்தியமுள்ளது பொதுவான அறிகுறிகளில் காய்ச்சல், இருமல், சோர்வு, மூச்சுத் திணறல் மற்றும் வாசனை உணர்வு இழப்பு ஆகியவை அடங்கும் நோய் தீவிரமடையும் போது pneumonia மற்றும் கடுமையான மூச்சுத்திணறல் ஆகியவை ஏற்படும் அறிகுறிகள் வெளிப்படும் கால இடைவெளியானது முதல் ஐந்து நாட்கள் வரை இருக்கும் சிலநேரங்களில் இரண்டு முதல் பதினான்கு நாட்கள் வரைக்கூட இருக்கலாம் இத்தொற்றுநோய்க்கு அறியப்பட்ட தடுப்பூசி அல்லது குறிப்பிட்ட virus தடுப்பு சிகிச்சை எதுவும் அறிகுறி குறைப்பு சிகிச்சை மற்றும் ஆதரவு சிகிச்சை ஆகியவையே முதன்மை சிகிச்சைகளாக உள்ளன பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளில் கை கழுவுதல், இருமும்போது ஒருவர் தம் வாயை மூடுவது, மற்றவர்களிடமிருந்து தூரத்தை பராமரித்தல், பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கும் நபர்களைக் கண்காணித்தல் மற்றும் சுய தனிமைப்படுத்துதல் ஆகியவை அடங்கும் இதனால் உலகெங்கிலும் உள்ள அரசுத் தலைவர்கள் தங்கள் நாட்டில் பயணக் கட்டுப்பாடுகள், ஊரடங்கு, பணியிட முன்னெச்சரிக்கைக் கட்டுப்பாடுகள் மற்றும் வசதிகளை மூடல் ஆகிய நடவடிக்கைகளைச் செயல்படுத்தியுள்ளனர் சோதனை திறனை அதிகரிக்கவும் பாதிக்கப்பட்ட நபர்களின் தொடர்புகளை கண்டறியவும் பலர் பணியாற்றியுள்ளனர் இத்தொற்றுநோய் அதாவது இப்பெரும் தொற்றுநோய் covid nineteen என்று அழைக்கப்படுவது உலகளாவிய சமூக மற்றும் பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பெரும் பொருளாதார மந்தநிலைக்குப் பின்னர் உலகளவில் மிகப்பெரிய மந்தநிலை ஏற்பட்டுள்ளது இது விளையாட்டு, மத, அரசியல் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை ஒத்திவைக்க அல்லது ரத்து செய்ய வழிவகுத்தது அச்சம் காரணமாக முகக்கவசம், கிருமிநாசினி உள்ளிட்ட பொருட்களை அதிக நபர்கள் வாங்கியதால் விநியோகப் பற்றாக்குறை ஏற்பட்டது ஊரடங்கால் மாசுபடுத்திகள் மற்றும் பசுமைக்குடில் வாயுக்கள் ஆகியவற்றின் வெளிப்பாடு குறைந்தது நூத்தி எழுபத்தி ஏழு நாடுகளில் பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் நாடு முழுவதும் அல்லது உள்ளூர் அடிப்படையில் மூடப்பட்டன இது உலக மாணவர் தொகையில் சுமார் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு விழுக்காட்டினரை பாதித்துள்ளது சமூக ஊடகங்கள் மற்றும் பொது ஊடகங்கள் ஆகியவற்றின் மூலம் virus பற்றிய தவறான தகவல்கள் பரப்பப்பட்ட~ சீன மக்களுக்கு எதிராகவும், சீனர்கள் அல்லது அதிக நோய்த்தொற்று விகிதங்கள் உள்ள பகுதிகளிலிருந்து வந்தவர்களாகக் கருதப்பட்டவர்களுக்கு எதிராக இனவெறி மற்றும் பாகுபாடு காட்டப்பட்ட சம்பவங்கள் நடத்தப்பட்டுள்ளன பதினைந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருவத்தி மூணு அன்றைய நிலவரப்படி நூத்தி எண்பத்து எட்டு நாடுகளில் இருவத்தி ஏழு கோடியே எழுவத்தி ஏழு லட்சத்து நாப்பதாயிரத்தி எண்நூத்து தொண்ணூத்து ஒன்பது பேர் பேர் பாதி~ இவற்றுள் அம்பது லட்சத்து பதினேழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் மீண்டு வந்துள்ளனர் இதில் ஐக்கிய அமெரிக்கா, ஸ்பெயின், இத்தாலி ஆகிய நாடுகளே பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன இந்தியா இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு நிலவரப்படி இந்தியாவில் இருபத்தி ஆறு கோடியே அம்பத்தி மூணு லட்சத்தி ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு corona virus தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் அம்பத்தி மூணு லட்சத்தி நாலாயிரத்தி அறுநூறு இருபது பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளனர் corona corona நுண் நச்சுயிரி நோய் பற்றி முதலில் அறிவித்து சீன அரசை எச்சரித்த சீன மருத்துவர் முப்பத்து நாலு அகவை நிரம்பிய இலீ வென்லியாங்கு corona நுண் நச்சுயிரி பாதிப்பால் இறந்துவிட்டார் இலங்கை பதிமூணு ஜூலை இரண்டாயிரத்தி இருபது நிலவரப்படி இலங்கையில் இரண்டாயிரத்தி நாநூத்தி அம்பத்து நாலு பேருக்கு corona virus தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேர் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளனர்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 உங்கள் பெற்றோர் உங்களுக்கு நல்ல கல்வியையும் ஆயுத அறிவையும் கற்றுக்கொடுத்தார்கள். குருஜிக்கு இராணுவ, இராணுவ கல்வியுடன் சமஸ்கிருதம் மற்றும் பாரசீக மொழியையும் கற்பிக்கப்பட்டது.

காஷிபீர் முகமதுவிடம் பாரசீக மொழியை கற்றுக்கொண்டார். பண்டிட் அர்தியாசியிடம் இருந்து சமஸ்கிருதம் கற்றுக் கொண்டார். மதி தாஸ் மற்றும் சாகிப்சந்த் ஆகியோரிடமிருந்து குர்த்மிகி எழுத்துகளை கற்றுக்கொண்டார். குரு தேக் பகதூர் சாஹிப்ஜி, மார்ச் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூனு, கடைசி வாரத்தில் இருந்தது. ஜூலை, பத்து ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஐந்து வரை சப்னாங்கியில் தங்கினார். இந்த நாட்களில் சீக்கிய பக்தர்கள் எல்லா இடங்களில், இடங்களிலிருந்தும் சப்னாங்கிய வர தொடங்கினர். இந்த நாட்களில் லாகூரில் இருந்து பாய் ஹரிதாஸ் சிபியையும் வருகை தந்தார், வந்தது. அவரது மகள் விவிக் ஜிக்ஜிதன் மே பன்னண்டு ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தி மூனு அன்று கோவித்ராய்க்கு நிச்சயம், நிச்சயக்கபட்டார். இதனுடன் கோவித்ராய்க்கு ஆயுதம் மற்றும் குதிரை சவாரி கற்பிக்க, பாய் பஜாஜ்சிங் நியமிக்கப்பட்டார். குரு கோவிந்த்சிங் இன் கட்டளைகள் மற்றும் விலைமதிப்பற்ற வார்த்தைகள். உங்கள் வாழ்வாதாரத்தை நேர்மையாக சம்பாதிக்கவும் உங்கள் சம்பாத்தியத்தில் தசமபாகம் கொடுங்கள். வேலையில் கடினமாக உழைக்கவும், வேலையில் சோம்பேறித்தனமாகவும் இருக்காதீர்கள். உங்கள் இளமை சாதி மற்றும் மதம் பற்றி கர்வம் கொள்வதை தவிர்க்கவும். எதிரியை எதிர்கொள்ளும் முன் சாமம் தம் தண்டனை மற்றும் படுக்கையை நாடவும், இறுதியாக ஒருவருக்கொருவர்,

எந்தவிதமான போதைப் பொருட்களையும் புகையிலையையும் உட்கொள்ள வேண்டாம். குருக்கள் முழுவதுமாக குருவையே நாட வேண்டும் என்று சங்கத்துக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். எல்லா குருக்களும் கடவுளை போன்றவர்கள்.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 இரநூத்தி எழுவத்தி மூனில், மர்தானா பிரகலாதனிடம் வேறு யார் வந்தார்கள் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. பிரகலாதன் இரண்டு பெரியமனிதர்கள் தான் இங்கு வந்து இருக்கிறார்கள் என்றார். முதல் கபிர்ச்ஜி இரண்டாவது ஸ்ரீ குரு நானக் தேவ்ஜி இருக்கிறார். அவரை போல் இருக்கும் ஒரே ஆவிகா இந்தியா நிலத்தில் ஜார்ஜ் ஜாதியை சேர்ந்தவர். குரு கோவிந்த் சிங்கின் போர்கள். குரு கோவிந்த் சிங்ஜியின் ஆயுட் காலம் மிக நீண்டதாக இல்லை. ஆனால் அது நிகழ்வுகள் நிறைந்ததாக இருந்தது. அவருக்கு ஓய்வு கிடைக்கவில்லை. நல்லவற்றை காப்பதும், தீமையை அழிப்பதுமே அவன் வாழ்வின் நோக்கமாக இருந்தது. அதை அடைய அவர் தனது ஆதரவாளர்களை ராணுவ ரீதியாகவும், தார்மீக ரீதியாகவும், உணர்ச்சி ரீதியாகவும் தயார்படுத்த வேண்டும். இதன் மூலம், குரு சாஹிப் தனது நாட்டின் பணியை செய்துகொண்டிருந்த அனைவரையும் எதிர்கொண்டார். பிடிக்காது. இதன் விளைவாக அவர்கள் பல போர்களை நடத்த வேண்டியிருந்தது. போர்கள் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன.

நடவுடன் மற்றும் மகான் போரில் பங்கேற்றார். படையெடுக்கும் மால்ஸ்கானுக்கு எதிராக ராஜா பீம்சந்த் மற்றும் அவரது கூட்டாளிகள் வெற்றிபெற உதவியது. அதன் பிறகு பல வருடங்கள் அமைதி நிலவியது. ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி நாளு கீர்த்தி காங்கிரா பௌஸ்தாரிடம் முடிவில் சிலவர்த் தான் தனது மகனை ஆனந்த்பூரை தாக்க அனுப்பினார். ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. குருசாஹிப் வந்ததை அறிந்ததும் அவரை சந்திக்க வெளியே வந்தார். ஆம். எதிரிகள் விட்டுக்கொடுத்து களத்தை விட்டு ஓடினார். விரைவில் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் திலாவர் கான், ஹுசேன்கான் தலைமையில் முன்பை விட மிகப்பெரிய படையை அனுப்பினார். சிண்டுகள் மற்றும் முகலாயர்களுக்கு எதிரான போரில் குருசாஹிப் பங்கேற்கவில்லை. ஆனால் அவரது அனுதாபங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி,

அசாமின் தளபதியான மித்ரா பெட் தாக்கினார். ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஒரு புதிய சுற்று சண்டை தொடங்கியது. ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வைசாகி நாளில் அமிர்த்தொடர்பு நடந்தது. ஐந்து அன்பர்கள் அமிர்த்தை குடித்தார்கள். குருஜி அவர்களிடமிருந்து அமிர்தத்தை குடித்தார். கோவிந்தராய் முதல் ஸ்ரீ குரு கோவிந்த சிங்ஜி வரை பஞ்சாப் யாராவுடன் சிங் என்ற வார்த்தை வந்தது. சீக்கியர்கள் அமிர்தம் அறிந்த சீக்கியர்கள் ஆனார்கள். அனந்த்பூர் முகலாயர்கள் மற்றும் மலை மன்னர்களின் இலக்காக இருந்தது. ஆனந்பூர் சாஹிப் தொடர்ந்து எட்டு மாதங்கள் முற்றுகையிடப்பட்டது. சிற்றாமின் சமத் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டு ஆம் ஆண்டு,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 மன்னர்கள் தங்கள் சத்தியத்தை மீறி சீக்கிய படைகளைத் தாக்கினார். சற்றா ஆற்றின் கரையில் ஒரு போர் வெடித்தது. பல சிங்காரர்கள் தியாகி, தியாகிகள் ஆனார்கள். மற்றும் குரு கோவிந்த்சிங்யின் குடும்பம் பிரிக்கப்பட்டது.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 பாபா அஜித் சிங்ஜி மற்றும் பாபா சீஜாத்சிங் ஆகியோரின் மூத்த மகன்கள் நாற்பது சிங்கங்களுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தனர். இதற்குப் பிறகு முப்பது போ, ஆயிரத்தி எண்ணுாத்தி அறுபத்தி ரெண்டு, சிட்ராமியில் கி. பி ஆயிரத்தி எழுநூத்தி ஐந்து அவர் சிச்கின் மாகாணத்தின் பத்தாயிரம் முகலாய படைகளுடன் சித்ரான்யாவின் தாப் என்ற இடத்தில் போர் செய்தார். இங்கே குருஜி நாற்பது சிங், செங்கற்கள் எழுதிய பெடாவே கழித்தார். இவ்வாறு செய்து நாற்பது முக்தியார்களின் விடுதலையால் முக்தர் எனப்பட்டது செல்ல ஆரம்பித்தது.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

மேலும் இலாஸ்பூரின் ராஜா பீம்சன் குரு சாஹிப்பை சந்தித்தார். குரு சாஹிப் தனது வேண்டுகோளின் பேரில் பட்சாரி யானையை கொடுக்காததால் அவர் கோபம் அடைந்தார். அவரும்